அரச அதிகாரத்தின் பலத்தால் முகலாய அரசவைகள் விசுவாசத்தை கேட்டபோது சீக்கியர்கள் மறுத்துவிட்டனர் அரசபடை அரசனிடம் முறையிட்டது. கிரீடம் நாளை எடுத்துச் செல்லப்படும் ஷாஜகான் முக்லீஸ் கானை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

இதற்குப் பிறகு குரு சாஹிப் கர்த்தார்பூரிலிருந்து ருஹேலா கிராமத்திற்கு வந்தார் சௌத்திரி பகவான்தாஸ் அவரை இங்கு இங்கு தங்க விடவில்லை அங்கு ஒரு சண்டையில் பகவான்தாஸ் கொல்லப்பட்டார்